இன்னைக்கு வந்து நான் என்ன பேசப்போறேன் அப்படின்னா உங்ககிட்ட விவசாயத்தைப் பற்றி பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா வந்து வேலைக்கு போறவங்க அப்புறம் பள்ளிக்கூடம் கல்லூரிகளுக்கு போறவங்க எல்லாம் வந்துட்டு விவசாயத்தை வந்து ஒரு பகுதி நேர வேலையா கூட பார்க்கலாம் அது என்ன எப்படி அப்படின்றது வந்து அரசாங்கம் அதற்கான முயற்சிகள எடுத்துக்கிட்டு வருது எங்க ஊர்ல வந்து விவசாயம் பார்கையில தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தது தஞ்சாவூர் மாவட்டத்தில வந்து விவசாயத்தை பார்த்தீங்கன்னா நிறைய நெல் கொள்முதல் நிறைய பண்றாங்க அங்க நிறைய வந்து அரிசி ஆலைகள் எல்லாம் இருக்குது ரைஸ்மில்ன்னு சொல்லபடுற அரிசி ஆலைங்க எல்லாம் இருக்கு இங்க இருந்து நிறைய அரிசிகல்லாம் உற்பத்தி பண்ணி நாங்க அனுப்ப்புறோம் குருவை சாகுபடி நெல் சாகுபடி திணை நிறைய இருக்குது கம்பு கேழ்வரகு நெல் நிறைய சாகுபடிலாம் இருக்குது அந்த சாகுபடி எல்லாம் பார்த்திங்கன்னா எந்தெந்த மாதங்கள்ள அறுவடை பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அதெல்லாம் சொல்றேன் நிறைய மாம்பழம் மாங்காய் சாகுபடி எல்லாம் இருக்கு மாந்தோப்பு எல்லாம் நிறையவே தஞ்சாவூர் மாவட்டத்தில இருக்கு ஒரு ஒருத்தங்க வீட்டிலயுமே ஒரு மாமரங்கள் எல்லாம் வெச்சிருப்பாங்க அங்கே இருந்து மாங்கா எல்லாம் பறிச்சு கொண்டு போய் மாம்பழம் எல்லாம் சேலம் தர்மபுரி மாவட்டத்திற்கு எல்லாம் கொண்டு போய் விற்பாங்க நிறைய வந்து சந்தைகள் உழவர் சந்தை அங்கெல்லாம் வந்து நிறைய வந்து விற்பாங்க ஒரு கிலோ வந்து ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய்க்கு எல்லாம் வித்துட்டு இருப்பாங்க நிறைய மாங்காய் எல்லாம் எடுக்கிறப்ப வந்து அத வந்து

தஞ்சாவூர் மாவட்டத்தில பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெல் கொள்முதல் வந்து மழைக்காலங்களுக்கு முன்னாடியே வந்து சொல்லிடுவாங்க மழைக்காலங்கள்ல நெல் கொள்முதல் பண்ணா பயிர்லாம் வந்து உங்களுக்கு இதுவா போயிரும் அழுகி போயிடும் அப்புறம் வந்து வெயில் காலங்களில் பார்த்தீங்கன்னா வெயில் கருகிற நிலைமையில எல்லாம் கொண்டு வந்துடும் அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா வெயில் காலங்கள்ல அறுவடை பண்ணாம மழை காலங்களுக்கு முன்னாடி ஒரு மூணு மாதமோ இரண்டு மாதங்களுக்கோ முன்னாடி மிதமான மழை இருக்கிற காலங்கல்ல தான் வந்து நெல் கொள்முதல்கள சாகுபடிக்கு முதல் முதலா விதையை போடுவாங்க விதை போட்டதுக்கு பிறகு அது ஒரு மாசம் இரண்டு மாத காலங்கள்ல அது வளர்ந்திரும் கதிரா வளர்ந்ததுக்கு அப்புறம் மழைக்காலத்துக்கு முன்னதாகவே அறுவடை பண்ணிடுவாங்க அதாவது மிக மழைக்காலம் வரும் இல்ல அதுக்கு முன்னாடி அக்டோபர் மாதம் நவம்பர் மாதம்னா நிறைய மழை வரும் அதுக்கு முன்னதாகவே அறுவடை பண்ணி அதை வந்து சாகுபடி பண்ணி அதை வந்து சந்தைக்கு அனுப்பிடுவாங்க சந்தை அனுப்பி அது விற்பனைக்கு போயிடும் இதுல எந்தெந்த காலகட்டத்தில எந்தெந்த பயிர்கள் எல்லாம் போடுவாங்க அப்படின்றத பொறுத்து விவசாயத்துக்கு முக்கியமான இது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு நெல் கொள்முதல் மழை காலத்துல போட்டீங்கன்னா நீங்க பண்ண வந்து ஒரு தொழில் தொடங்குற அந்த இன்வெஸ்ட்மென்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அது வந்து வீணா போயிரும். அதனால எந்தெந்த கால கட்டத்துல எந்தெந்த பயிர்கள் போடலாம் என்ன கீரை வகைகள் இல்ல பழங்கள் வகைகள் அந்த மாதிரி நிறைய போடலாம் அப்படிங்கிறத பத்தின ஒரு முற்போக்கு சிந்தனை நிறைய பேருக்கு கொண்டு வாறதுக்காக கல்லூரி மற்றும் பள்ளிக்கூடங்கள்ல இது ஒரு பாடமா பகுதி நேரமும் வைக்கணும் என்கிறது ஒரு வேண்டுகோள் இது வந்து எங்க ஊர் பக்கமா இருக்கிறது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் தமிழ் நீங்க சொல்லுங்க உங்க பக்கத்துல எதாவது சொல்லனும்னா நீங்க சொல்லுங்க ஆஹ் சரி நான் வந்து சோளத்தை பற்றி சொல்றேன் சோளத்துல நிறைய ரகங்கள் இருக்கு அது போக ட்வென்டி சிக்ஸ் போர் ட்வென்டி எய்ட் பி எஸ் ஆர் ஒன் போர் எச் போர் அது வந்து இந்த மாறி பருவத்துல தான் விளையும்ன்னா அது வந்து சோளத்தை சித்திரை தவிர தை ஆடி புரட்டாசி ஆகிய பருவத்தில் பயிரிடலாம் மண் மணல் அல்லாத அனைத்து விதமான நிலங்களிலும் பயிரிட ஏற்றது நிலம் தயாரித்தல் நிலத்தை இரும்பு கலப்பை கொண்டு இருமுறையும் நாட்டு கலப்பை கொண்டு இருமுறையும் உழுது கட்டிகள் இல்லாமல் தயார் செய்ய வேண்டும் விதை அளவு மானாவரி நேரடி விதைப்பு பதினைந்து கிலோ கெக்டர் பாசன பயிர் நேரடி விதைப்பு பத்து கிலோ கேக்டார் விதை தேவைப்படும் கிடை நேர்த்தி விதைகளை விதைப்பதற்கு இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு முன் ஒரு கிலோ விதைக்கு இரண்டு கிராம்

விதைத்தவுடன் மற்றும்கிடைத்த மூணு ஏழு பன்னிரெண்டு பதினேழாம் நாட்களில் நீர் பாய்ச்ச வேண்டும் களிமண் பாங்கான பூமியில் விதைத்ததுடன் மற்றும் விதைத்த மூன்று ஒன்பது பதினாறாம் நாள் நீர் பாய்ச்சினால் போதுமானதாகும் பிறகு மண்ணில் ஈரப்பதத்திற்கு ஏற்ப நீர் பாய்ச்ச வேண்டும் உரங்கள் கெக்டருக்கு தொண்ணுறு கிலோ நாற்பத்தைந்து கிலோ மண் சேர்த்து மற்றும் நாற்பத்தைந்து கிலோ சாம்பல் சத்து என்ற அளவில் இடவேண்டும் மற்றும் முழு அளவு மணி சத்து மற்றும் சாம்பல் சத்து உரங்களை விதைப்பதற்கு முன் அழிக்க வேண்டும் தலைச்சத்து உரங்களை இரண்டாக பிரித்து முப்பது மற்றும் அறுபதாவது நாட்களில் இட வேண்டும் பாதுகாப்பு முறைகள் பூச்சி மேலாண்மை அசுவினி பூச்சி தாக்கல் பயிரில் இருக்கும் அசுவினை பூச்சி தாக்குதல் இருந்தால் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசலை தெளித்துவரலாம் குருத்து ஈ தாக்குதல் இருந்தால் அதை கட்டுப்படுத்த வேப்பம் புண்ணாக்கை பயன்படுத்த கட்டுப்படுத்தலாம் அறுவடை இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி காய்ந்த தோற்றத்தை தருவது அறுவடைக்கான அறிகுறி ஆகும் கதிர்களை தனியாக அறுவடை செய்ய வேண்டும் பட்டத்து தட்டை தட்டை ஒரு வாரம் கழித்து வெட்டி நன்கு காயவைத்த பின்பு சேமித்து வைக்க வேண்டும் ஒரு ஏக்கருக்கு இருபத்தி மூன்று கொண்டால் முதல் இருபத்தி ஐந்து கொண்டால் வரை விளைச்சல் இருக்கும் ஆஹ் தர்ஷினி எனக்கு சோளத்த பத்தி நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு தெரிந்ததை நீங்கள் ஏதாவது சொல்லுங்க நான் வந்து காளான் வளர்ப்பு பற்றி இப்போ உங்களுக்கு சொல்றேன் நான் காளான் வளர்ப்பது எப்படி அதில் உள்ள நிறங்கள் குணங்கள் அதெல்லாம் உங்களுக்கு நான் இப்போ உங்களுக்கு தெளிவா சொல்றேன் காளான்ல வந்து வைட்டமின் டி வந்து அதிகமா இருக்கும் இதனால வந்து இதயம் சம்பந்தமான நோய்களை வந்து இது குணப்படுத்துது அப்படின்னு சொல்லி இருக்காங்க போலீக் ஆசிட் அப்படிங்குறது வந்து இதில் அதிகமா இருக்குறதுனால ரத்தசோகை நோய்க்கும் வந்து நல்லது அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்புறோம் கண் பார்வைக்கும் எலும்புகளின் வளர்ச்சிக்கும் பற்களின் உறுதிக்கும் தேவையான தாமிரம் மற்றும் இரும்பு சத்துக்கள் உடைய கால்சியம் பார்ப்பரஸ் பொட்டாசியம் போன்ற தாதுக்களும் வந்து காளான்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்ப நம்ம காளானோட வகைகள் அப்படின்னு பார்த்தோம்நா காளான்கள் வகைகள் வந்து மொத்தம் வந்து இருபது ஆயிரம் வகைகள் இருக்கு

நச்சு காளான்களும் வந்து இருக்கும் அப்படிங்கறது வந்து நமக்கு சொல்லி இருக்காங்க இப்ப காளான் வளர்ப்பு முறை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா காளான் வளர்ப்பு முறையில வந்து சுத்தமான வைக்கோல் வந்து ஒன்னு ரெண்டு நீளத்தில் வெட்டி ஆறு முதல் எட்டு மணி நேரம் வந்து தண்ணீரில் நன்கு அழுத்தி ஊற வைக்க வேண்டும் பின்பு வைகோலை எடுத்து மூடி உள்ள பாத்திரத்தில ஆவியிலோ சுடுதண்ணீரில் இரண்டு மணி நேரம் அழுத்தி வைக்கவும் தண்ணீர் முழுவதும் வடிகட்டி விட்டு சுத்தமான தரையில் கைகளினால் இழுத்து இறுக்கி பிழிந்து தண்ணீர் சொட்டத அளவிற்கு உலர்த்த வேண்டும் வீரியமான நன்கு வளர்ந்த காளான் வித்து பாக்கெட்டை பத்து சம பாகங்களாக பிரித்தல் வேண்டும் கவரை ஐந்து அடுக்கு வருமாறு இரண்டு படுக்கை இரண்டரை மூன்று இருக்குமாறு தயார் செய்து வேண்டும் சுத்தமான எஸ். எஸ்.

படுக்கையில் வெள்ளையாக மாறிய பின் தினமும் மூன்று வேளை தண்ணீர் வந்து தெளிக்க வேண்டும்

வைத்த மூன்றாவது நாள் வந்து அறுவடை செய்து துளையிட்ட பொலித்தீன் கவரில் எடை போட்டு சீல் வைத்து விற்பனைக்கு நம்ம அனுப்ப வேண்டும் காளான் வளர்ப்புக்கு தேவையான ரசாயன முறை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நூறு லிட்டர் தண்ணீரில்

காளான் வளர்ப்பு முறையில நம்ம பின்பற்ற வேண்டிய ஒன்று பார்த்தோம்னா இந்த காளான் வளர்ப்பு முறையில் நல்ல தண்ணீர் வீரியமான காளான் வித்து சுற்றுப்புற சுகாதாரம் மற்றும் பராமரிப்பு

தெற்க்காகவும் குடில் அமைக்க வேண்டும் ஓகேங்களா அதுக்கப்புறோம் வந்து சிப்பி காளான் வளர்ப்பு தகவல் அப்படின்னு நாம பார்த்தோம்னா இந்த காளான் வளர்ப்பு முறையில் குடிசை அமைக்கும் பொழுது பத்து இண்டு முப்பது அடி என்கிற அளவில் அமைக்கும் போது ரூபாய் வந்து பதினைந்து ஆயிரம் வரை நமக்கு செலவாகும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதே வந்து பத்து இண்டு பதினாறு அடி என்கிற அளவில் நம் அமைக்கும் பொழுது ரூபாய் பத்தாயிரம் தான் நமக்கு செலவாகும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க எனவே வந்து இந்த பத்து இண்டு பதினாறு என்கிற அளவே நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கறது வந்து நமக்கு தெரிகிறது காளான் குடிசை மரநிழலில் அமைப்பது கூடுதல் சிறப்பாக இருக்கும் போர்வெல் தண்ணீர் பயன்படுத்தும் போது டீசல் செலவே நம்ம வந்து காண வேண்டும் செலவு வந்து ஏழுக்கும் குறைவாக இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதுவே செலவு வந்து எட்டு முதல் ஒன்பதாக இருந்துச்சுன்னா ஸ்டிச்சிங் பவுடர் வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த வகை காளான்களை வந்து குடில்களுக்குள்

குளிர்ச்சியான நிலையை உருவாக்குவதற்கு நமக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சிப்பி காளானின் அறுவடை சுமார் ஐம்பதிலிருந்து அறுபது நாட்கள் வரை இருக்கும் சுழற்சி முறையில் அனைத்து பெட்டியிலும் அறுவடை முடிவதற்கு சுமார்

தண்ணீர் கலந்து வேக வைக்க வேண்டும் உருண்டை பதம் வரை மட்டுமே அதை வந்து நம்ம வேக வைக்க வேண்டும் சிப்பி காளானை போல வந்து பால் காளான் வெட்டு ஓரங்களில் வளராது ஆகவே ஒரு பெட்டை இரண்டு கூறுகளாக பிரித்து

தண்ணீர் தெளிப்பதற்கு பின்புலர் நம்ம பயன்படுத்தனும் பால் காளான்கள் சுமார் ஒரு வாரம் வரை கெடாமல் இருக்கும் தமிழகத்தில் உற்பத்தி செய்யப்படும் பால் காளான்கள் வகைகள் வந்து